இது ஒரு மெக்கானிக் ஒர்க்ஷாப் நிறைய டயர்ஸ் எல்லா உள்ள வச்சிருக்காங்க ஓல்ட் டயர்ஸ் எல்லா.

இங்கொரு பஸ் நிக்கிது பஸ்ஸோட நேம் பாத்திங்கனா சமீர் ட்ராவல்ஸ் .

இங்க ஒரு ஸ்டேஜ் இருக்குது. ஸ்டேஜ் ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க.

நறைய சாமியோட சிலைகள் எல்லாம் வெச்சி இருக்காங்க.

இந்த ஷாப்புக்குள்ள பாத்தீங்கன்னா ராக்கு நறைய ராக்ஸ் இருக்குது.

லைட்டிங்ஸ் எல்லா போட்டுருக்காங்க.

இங்க பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ்ல நெறய பேர் நடந்து வந்துட்டுருக்கறாங்க.

நல்லா அலை அடிக்குது கடல்ல நிறைய பாறைகளும் இருக்குது உள்ள.

ஒருத்தங்கன யாருமே இல்ல நெறைய கப் கப் ஐடெம்ஸ் வச்சிருக்காங்க கப்ஸ் வச்சிருக்காங்க.

ஸ்விம்மிங் பூல சுத்தி நிறைய மரங்கள் எல்லாம் இருக்குது.

இத பாத்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸ்லா இருக்குது.

சுத்தி லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க.